இது பார்கர்துக்கு ஒரு அழகான வீடு மாறி இருக்கு.

அதுக்கு மேல கோல்டன் கலரு எல்லோ கலரு சேந்த துணியா துணி மாதிரி ட்ரா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

எல்லா மிஷினையும் வரிசையா அடுக்கி அடுக்கி உட்ருக்கு.

பேசஞ்சர் எல்லாரும் ஃபிளைட்ல ஏறுதாங்க.

கிட்ட நிறைய மரம் கல்லு மண்ணெல்லா இருக்கு.

தீப்பந்தம் ஏந்தி ஒரு சில பேர் இருக்காங்க.

இது வந்து ஒரு பல சரக்கு கடெ ஒரு பையன் சாதன வாங்க வந்திருக்கா ஒரு ஆளு பிளாஸ்டிக் கவர்ல கட்டி கொடுக்காரு.

ஒரு ஆள் வெள்ளை சட்டையும் கருப்பு ஃபேண்ட்டும் போட்டுருக்காரு.

ஒரு ஆளு ஏ_டி_எம் லெ பணொ எடுக்கர்துக்காண்டி ஏ_டி_எம் நோக்கி போயிட்டு இருக்காரு.

வெளில கலர் கலரா லைட் தொங்கு சீரியல் லைட்லாம் தொங்கவிட்டுருக்கு.

ஒருத்தவங்க மைக்ல பேசிட்டு இருக்காங்க.

உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது ஃபர்ஸ்ட்டு .

ப்ளூ கலர்ல ஸ்க்ரீன் போட்டு இருக்கு.

அந்த இசையோட பக்கத்துல மஞ்ச கலரு பச்செ கலர் பெயிண்ட் அடிச்சு வேலி மாரி கம்பியால கட்டியிருக்காங்க.

இந்த கோயில்ல மேல உள்ள கோபுரத்துல கோல்டன் கலர்ல பெயிண்டு சைடுல உள்ள சின்ன சின்ன சிலையல்ல வெள்ள கலர் பெயிண்ட்டு அடிச்சிருக்கு.